இது நெறய வாட்டி நடந்துருக்குது ஆனா இதுதான் first time ஆ சாப்ட ரமேஷ் நடுவுல கமல் வந்து போற மாறி இருக்கு

எதுவும் சாப்பிடவில்லை அமைதியகா உக்காந்துகொண்டு உங்களிடம் உரையாடி கொண்டு இருக்கிறேன் ம்ம் நீ சொன்னா correct ஆ இருக்கும் ரமேஷ் பேசிகொண்டெ இருந்தா பட்டுன்னு அடித்துவிடுவேன் அது என்னுடைய இயல்பு மற்றும் குரிக்கோளாகவே அத பின்பற்றுகிறென் கௌரிவெடிக்கு ஒரு விடு விட்டேன் பீச்சாங் கையில் ஆப் ஆஹ்

போய்பேசிண்னே இருபேலோ என்னடா பேசற என்ன பேசுற இருக்குல என்னடா பேசுன பேசுன கேட்டா ஒன்னும் இல்லடா நான் என்னடா சொன்ன உன்ன அது இதுனா கெட்டவார்த்த பேசுனா நமக்கு அது புடிக்கறது இல்ல ஏன்னா நானும் பேச மாட்டேன் அவ கம்முனு இல்லடா இல்லடானொனெ சொன்னொ பீச்சாங்கைலெ வைச்சந்தன் ரெண்டு டம்மு டிம்முனு ஆளு கதற்றான் சங்கர் sir கிட்ட ஒட்றான் இங்க ஒட்றான் பைத்தியெமே ஆய்டன் அரைமணி நேரத்துல அதுகப்புரம் எனக்கு பீதி ஆய்டுசு யார்கிட்ட போய் ஆமா யார்ட்ட போய்ருந்தலும் விட்டுருப்பன் அன்னைக்கு சங்கர் sir class ஏ வேற அப்புறம் ஒரு மாரி ஆயி வெறி அகிடுச்சி எனக்கு என்னட சொல்லுவனொனுட்டு அப்புறம் யாகுலன் போய் சமாதான படுத்துனான்

சந்தோசம் சந்தோசம் என்ன இந்த காதல் மட்டும் இல்லாம இருந்திருந்தா காதல் மட்டும் இல்லாம இருந்திருந்தா ரமேஷ் கிமேஷ் எல்லான் தூக்கி சொருவி விற்றுப்பன் இல்ல அபி எல்லாமெ ஒரு காரணத்துகாக தான் நடக்குதுனு நான் நம்புறென்

யாரு ஆஹா கிறுகிறு நு கண்ணபுடுங்கி தின்னுபுடுவன்னு சொல்லுவன் தாண்டவம்னு ஒரு படம் சொல்லுங்க

கேட்டாமாரியயே இருக்கு ஆனா பதில் தெரியல ம்ம் இதுகெல்லாம் கல்லு மூன்சி ஒடைகுனும் போல எனக்கு தோனுது சவவெண்டிதன் துட்டுகுடுது theater la ஒக்கார மொத்த பேரும் தாண்டவம்னு ஒரு படம் வந்துது ரமேஷ் மச்சி தாண்டவம் படம் அதுலவந்து ஆதித்திய கரிகாலன் வந்து ஒரு role பன்னிருப்பல ஆமா ஆமா ஆமா அபி பொன்னியின்செல்வன் ல யாரு கரிகாலன் சிறு வயதிலுருந்தே அவள் என்னவள் ஆமாமா கதறுவா அதுக்கு ம்ம் அவஎன்னா வேல காட்டிருகான் பாரு Okey வா இந்தமாரின்டு அவனும் பாகுபலில வருவாங்கலே இந்த்ராதேவிய சிகாமனிதேவிய ராஜமாதா அவ குண்டல அவ சிவகாமி இவ மருமக பேரு அமரெந்த்ரபாகுபலி யொட மனைவி மகெந்த்ரபாகுபலியோட அம்மா

ஆ நம்மதேவியும் சேந்து ஒரு melodie யான ஒரு மாரியான ஒரு பாட்டு ஒர் வெயில் அடித்தும் மழை அடித்தும் அப்டி அப்டினு ஹ்ஹ் ஒரு பாட்டு சிரப்பான பாட்டு அபி அது கண்ணை மூடிகொண்டு காதுகளை அடித்து தண்ணீர் ஊத்தி கழுவி பின்னர் மூன்று கதாபாத்திரமாகவா என் ஆமா அபி

ப்ரக்காஷ்ராஜ் ளாம் அவன் அப்பா முத்துபண்டி கித்துபண்டிலாம் பறக்கும் ஆளு எம்ஜியார் பாத்துருக்கேன் சிவாஜிய பாத்துருகேன் ரஜ் ரஜினிய பாத்துருகேன் கமல பாத்துருகேன் இந்த ஒரு நடிகனை பத்ததே இல்லடனு சொல்லும் பொது the hole theater erapsed

இந்தபாட் இந்தபாட்ட நீங்க கெட்ற்றுப்பிங்கனு நெனைக்குறென்.

Bore அடிக்குது இப்பொ நம பேசிடிருக்குறது bore அடிக்குது அடிக்குது எதோ ஒன்னு துட்டு குடுத்த சரி இதெல்லாம் வாங்கி என்ன அபி பண்ணுவாங்க என்ன ரமேஷ் பண்ணுவாங்க ரமேஷ் சுரேஷ் okay அப்டி வந்துடிங்க

நண்பர் படமும் நல்லா வரடும் அப்டின்னு இன்னிக்கு பேச போறொம் Makeup இல்லாம ஒருத்தர் கூட பாக்கமுல்ல அபி விஜய் கூட makeup இல்லனா என்னை வழியர மொகம் அபி என் தெரியுமா wig தான் அந்த தெரி படத்துல அந்த தண்ணில ஏரி குதிசான்ல தெரி படதில் அந்த எதிரி வந்து உங்க குழந்தையின் பள்ளி வாகனம் வந்து இடித்து தூக்கி சொருக பொகுது சொல்லும்பொது திரும்பி பாத்தவுடனெ அந்த bus கவிழ்ந்துவிடும் அப்டியெ ஒடி வந்து எகுருவான் பாரு அந்த தண்ணில இருந்த something அந்த ஒரு விசியத்தால முடி கொட்ட அரம்பிசிடுசு மொட்ட ராஜெந்திரன் தெரியும்ல அவருகும் same problem தான் அவருக்குமே உடம்புல முடி வளராததுக்கு காரணம் அதான் அந்த ஒரு தண்ணில குதிச்சுட்டு மொத்த முடியும் உதுர அரம்பிச்சு கடைசில ஆனா இப்போ அதே அவரின் அடையாளமாக மாரி இருக்கிறது அதேமாரிதான் இன்னா கலிஜியான வேல நான் school ல பன்னாலும் என் பேரு அங்க நிக்கும் இதெல்லம் பெருமல்ல செருப கழட்டி அடிசிகனும் என்ன நானே அடடெ கண்ணாடி முன்னாடி நின்னுகிகு சரியான இவனாகிரடானு என்ன நானே திட்டிகுவேன் வீட்லவேற கூப்புடுறாங்க ஆஹ் சொல்லு அபி ஒட்டினு இரு

ஆஹ் ஆஹ் சேரி அபி

தனிமையொட வலியிந்றது வந்து அபி

ஆமா இதுலான் என்னா கதயா பேசுது நான் அமைதியான இடத்தில் தான் இருக்கிறென் துணி துவைத்து கொண்டிருக்கீறார்கள் குறுக்கே வாய் போட்டனா நம்ம வாயை கிழித்து துவைத்து விடுவார்கள்

கீரை பொறியலா அபி கீர எனக்கு ரொம்ப பிடித்தது அபி ஆதுவும் நீ எடுத்துட்டு வருவிய கீர குழம்பு அஹ வாயிலே இருக்கு இன்னும் உனக்கு அது புடிக்காது exhange போட்டொனா

உம் ஆஹ் pure bliss எங்க அபி இப்ப எல்லான் சாப்ட்ரதே இல்ல

ஆஹ் சேரி அபி புண் படுத்திட்டான் புண் படுத்திட்டான் சிம்ஷ்னு ஒருத்தன் இருக்குறான் மோசமான ஆளு அவன வச்சு வராத memes கிடையாது வேற level நெனைக்கிறன் வேற level நு சொல்லும்போது போதும் போதும் வெளிய போனு சொல்லிவாங்க அவ்லொ வெறி மாப்பிள்ளைக்கு கைய குடுங்க கோபி நாத் அப்டினு வந்து கமல்ஹாசன் சொல்லும்போது செக்குல ஆட்டுன சுத்தமான உருட்டு அப்டினுட்டு சொல்லுவன் வந்து மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கும் அந்த கிழவன் super ப்பா five thousand ingrement நு மொட்ட இராஜேந்திரன் சொல்லும் போது உனக்கு என்னப்பா பைத்தியம் நீ என்ன வேணா பேசுவன் அப்டினு நம்ம ஐய்யா சொல்லு வாரு இதெல்லான் கேட்டுனு இருக்குற நாமொ கதறி கதறி அழுவ வேண்டியது தான் என்ன அசிங்க படுத்துற என்ன அப்டினு வந்து ரொலக்ஸ் வந்து கேப்பாரு come on வேலு அப்டினு விஜய் Hello look at this அப்டினு எந்த பயனும் இல்லை என்னா குமாரு என்னத்தயாவது உளறிகிட்டு இரு loosu மாதிரி இது நம்ம list லயெ இல்லயெ

ஆஹ் ஆஹ் ஆஹ் தட்டி தூக்கு அபி உங்க collection உங்க கையெழுத்து மட்டும் இன்னும் அர மணி நேரத்துக்கு கதைய உருவாக்கனும் அபி Zero paint நு ஒரு paint அபி topaz high quality மிக சிறந்த தரம் தண்ணீர் கலந்து அடிக்கும் வண்ணம் அது தண்ணீர் கலந்து பீருது உம் அந்த மாதிரி ஒரு விசயம் இருக்கு சுரேஷ் ரமேஷ் நான் என்ன சொல்றனா இதுலான் தவறான விசயம்னு நான் நெனைக்கிறென் அவனா தர்ரது தரட்டும் நம்ம ஒரு அஹ் இப்ப இப்பொ clear ஆ இருக்கும்னு நான் நெனைகிறென் இது வந்து நம்ம நாட்டுக்கான வந்து ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு அதுனால ஜன கன மன கதி பாட்லானு நெனைக்கிறென் ஆனா பாட்னா சொருவிடுவாங்க இரத்தம் சிந்திடுவாங்க உம் ஆஹ் அடிச்சு தூக்கு என் பேரு தூக்குதுரை என் பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா என் பிள்ள ஒரு என் பிள்ல ஒட்டிக்க டா பட்லு climax தான் அபி அப்பா உங்கள ஒரு முறை அப்பானு குப்புட்டுகிட்டுமா

ஜன கன மன கதி போட்டம்னா நம்மல தூக்கிடுவாங்க எங்க அபி எழுதனொம் எந்த exam எழுதுனொம் நீயா எதுக்கு ten th லயா twelve th லயா ஆஹ் twelve th ல maths ல எவ்வளவு என்ட்ட அடி வாங்கிருக்க அவ்ளொ தான் எடுத்தொம் botany zoology லான்

ஞான சே ஆயிரத்து இருபத்து மூனு தான ஞானம் ஆயிரத்து இருபத்து மூனா நூத்தி அறுபத்து மூனா இருபத்தி மூன நூத்தி இருபத்தி மூனு அபி ஆயிரத்து நூத்தி அறுபத்தி மூனு மணி புவனேஸ்வரியும் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆமா சென்னை joseph college ல mechanical நெனைக்கிறென் IT நெனைக்கிறென் IT ஏதோ சொன்னான் எடுத்துட்டுருப்பான் அபி college ல போட்ட துட்ட இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருப்பான் உம் ஏக பட்ட துட்டு கேவ்லாம பாப்பான் தெரியுமா அவன்லான் இப்ப நம்ம நேர்ல போய் நின்னா police ஆகுடா அபி நீ அவன் dance ஆடும் போது கழுத்து மேல வச்சுட்டு வந்துரன் நீ பின்னாடி வந்து அவன் என்ன அடிக்க வருவான் பின்னாடியே வந்து அடிக்க வருவான் அப்பம் அப்டீயே கையும் களவுமா புடிக்குற

கேக்க நல்லா இருக்குது அபி நடந்தா அதுக்கு மேல என்னடா அபி வேணும் வாழ்க்கைல வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வாழ்வது இங்கு தவ முறை தான் வந்து அகத்திய முனிவர் சொல்லிற்காரு ஆஹ் அபி அதெல்லாம் கேட்டா நமக்கு நாம்லே தூக்கு போட்டுகலான் அப்டின்ற அளவுக்கு நம்ம மனசு மாறிடும் உம் நல்லா பேசினுக்குறம் நெனைச்சுனு உக்காந்துனு இருப்பான் cell ஏ காணொம் அந்த பறந்து போயிக்கிது வந்த நாளைக்கு தான் வர சொல்லிக்கிறன்

அபி இதுல இதுல சம்பாதிச்சு phone எடுத்துறலான் அபி டேய் அபி serious ஆ கேக்குறன் டா i phone வாங்க தேவயில்ல அஞ்சு மாசம் செஞ்சா இருபதாயிரம் ரூபா

இருபது ரூபா இருபதாயிரம் ரூபா வந்துச்சுனா phone எடுத்துற வேண்டியது தான் இல்ல அபி எப்டி இருந்தாலும் wait ங்கறது எல்லாத்துக்குமே இருந்தா தான் அதொடய மதிப்பு அதிகமா இருக்கும் ஒ pulsar வச்சுருக்க அடுத்து ஒரு car வாங்கனும் போதும்ற போது எண்ணம் வராது ஆனா நெனைச்சுட்டே இருப்பா வாங்கனும் வாங்கனும் இப்ப அண்ண car வாங்குறாரு சொல்லிருந்த பாரு அது அவங்களொட long term கனவா இருக்கும்

உம் தலைல குள்ளா வச்சுன்றுப்பானே

அவரொட நினைவா தான் நம்ம பள்ளி தினம் கொண்டாடுறொம்

ஆசை வச்சு ஆசை வந்து என்னை ஆட்டிவைஸ் மற்றவரை நான் குற்றம் சொல்ல வேண்டும் கொட்டும் மழை காலம் உப்புவிற்க் போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போய் தப்புக்கணக்கை போட்டுத்தவித்தேன் தங்கமே ஞானத்தங்கமே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞானத்தங்கமே நலம் புரி இதுதா இதுதா முக்கியமான ஒரு வரி நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக் கு நாந்தா ஆஆஆன்

இன்னொரு ரெண்டு பாட்டு பாடுனா correct இருக்னினை

அது தெர்ல அது ஒரு பேரு ஒருமாதிரி இருக்கும் சந்திரகுப்தமௌரியரா இதுதா இது பொய்யி

right ந்னுட்டியா சரி ஒரு வேள உண்மதாம்போலக்குது அப்படீன்னு நினச்சண்டா ஆனா இது உண்மமாதிரி தெர்லன்னுட்டுதான் அப்படி சொன்னெ அடப்பாவி அவல மஹராவா

gs அ பொறுத்தவரைக்கும் strong பண்ணிட்டு வர உன்ன

இந்த bigboss ல் அச்சசொ இது யாரு அந்த மாதிரி ஆகி போச்சு கதை இப்பொ அரிசந்திரன் னொட ரவிசந்திரன வச்சுட்டன் ஆனா சந்திரகுப்த மௌரியார் நு நெனைச்சா அப்ப பொய் தான் பாரு

அந்த அளவுக்கு தெரியலயே அபி ஆண்டாளொட அப்பா பேரு?

sticker அனுப்புறான் அபி என்னை அடிக்கிற மாதிரி

அங்க லான் போனும்னு ஆசயா தான் இக்குது ஏன்னா பண்றது உம் மாமல்லபுரம் மஹாபலிபுரம் ரெண்டும் வேறயா? ஏன் டா இவன் இப்டி இக்குறான் முடிஞ்சுருக்கவன் முடிஞ்சிருக்குற மாதிரி கேட்டுனேருகிறான்

இப்ப நான் எதைப்பத்தி பேசப்போறேன்னா agriculture விவசாயத்தைப் பத்தி பேசப் போறேன் மனிதனா பிறந்த அனைவருமே பணத்தை சம்பாதிக்க எத்தனை தொழிலைத் தேடினாலும் உயிர்வாழ உணவைத் தேட விவசாயம் மட்டும்தான் இருக்குது விவசாயம்னா ஒவ்வொரு நாட்டோட முதுகெலும்பு அந்த வகையில திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்காருன்னா சுழன்றும் ஏர்ப் பின்னது உலகு ஆதலால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது

பழங்காலங்கள்ல எல்லாம் ஆதிமனிதர்கள் வந்து வேட்டையாடி உணவு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஆற்றங்கரை ஓரங்கள்ல சில பயிர்களை வந்து உருவாக்கி அதில இருந்து வர்ற உணவை வந்து சாப்பிட்டாங்க இந்த மாதிரி பயிர் செய்கையும் கால்நடை வளர்ப்பும் சேர்ந்ததுதான் விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்தில எத்தன தொழில் இருந்தாலும் எல்லாருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் தான் கருதப்படுது இது இன்றைக்கு பல பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்குது அந்த அந்த வகையிலே இந்த இந்த பதிவுல விவசாயத்தோட முக்கியத்துவம் பண்டைய இயற்கை விவசாயம் எப்படி இருந்துச்சு இன்றைய விவசாய முறை எப்படி இருக்குது இன்றைய விவசாய முறையோட தீமைகள் என்ன அதை பத்திதான் பார்ப்போம் விவசாயத்தோட முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா மனிதனா பிறந்த நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு இருக்கிற வரைய இந்த விவசாயம் அழியாது

அதனால அத்தியாவசியமான விவசாயத்தை நம்ம கைவிடுற பட்சத்துல நம்மளுக்கு இந்த நிலைதான் ஏற்படும் இதனால தான் உலக நாடுகள் வந்து உணவு உற்பத்தில அதிகம் கவனம் செலுத்துறாங்க பயிர் செய்கை, பால் பண்ணை, கைத்தொழில், மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அதிகம் கவனம் செலுத்துறாங்க விவசாயத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில விவசாயத்துல அதிக தொழில்நுட்பங்களை புகுத்தி உணவு உற்பத்திய வந்து அதிகரிச்சிட்டு இருக்காங்க கடுமையான காலநிலைகள் நம்மளுக்கு வரும்போது பொருளாதார நெருக்கடி, யுத்தம் அந்த நேரங்கள் வரும்போது இது நம்மளுக்கு உதவியா இருக்கும் இயற்கை முறை விவசாயம் எப்படி இருந்துச்சுனா இயற்கை முறை விவ~ விவசாயம் வந்து எந்த வித பக்கவிளைவுகள் இல்லாத மண்ணின~ மண்ணோ~ மண்ணின் விவசாய முறையா இருந்துச்சு. பண்டையகால முன்னோர்கள் எல்லாம் வந்து இயற்கை முறை விவசாயத்தையே வந்து மேற்கொண்டாங்க இதை வந்து இயற்கையை வந்து சிறப்பாகப் பாதுகாத்தது மட்டும் இல்லாம

எருதுகள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அன்றைய விவசாயத்துல அதனால நிலத்துக்கு வந்து கால்நடைகளோட கழிவு தாவரக் கழிவுகள்லாம் வந்து மண்ணை நல்லா வளப்படுத்தி பாதுகாப்பா வச்சிருந்துச்சு இந்த இயற்கை விவசாயம் வந்து மண்ணை வளத்~ வளப்படுத்தியது மட்டும் இல்லாம மண்ணையும் பாதுகாத்துச்சு இந்த பயிரு வகை பயிர் செய்வோம்ல அதில உள்ள எஞ்சிய கழிவுகள்லாம் வந்து விலங்குகளுக்கு வந்து உணவா இருந்துச்சு அஹ் இந்த மாதிரி பயிர் செய்கள்ல~ பயிர் செய்கையில பக்க விளைவுகள் அற்ற இந்த ரசாயனங்கள் அப்புறம் கிருமி நாசினிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு இதனால விளைந்த விளைச்சல் வந்து பக்க விளைவுகள் அற்றதா இருந்துச்சு அக்கால மக்கள் வந்து நோய் நொடிகள்லாம் இல்லாம நீண்ட காலம் வாழ்ந்தாங்க இம்முறை விவசாயம் இன்றைக்கு எல்லாமே மாற்று மாற்றமா இருக்குது ஒரு சிலர் தான் அந்த பாரம்பரியத்த வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பின்பற்றாம இருக்குறதுனால நம்மளுக்கு நிறைய விளைவுகள் வந்து ஏற்படுது இன்றைக்கு நம்ம வந்து அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய விவசாய முறை வந்து அதிக லாபம் தரக்கூடியதா இருக்குது அது ஒரு பக்கம் தொழில்நுட்பம் மூலமா அதிக உற்பத்தி நம்மளால பண்ண முடியுது அப்புறம் வந்து புதிதாக வர நோய்கள் களைகள் அப்புறம் பூச்சிகள் அந்தச் செடிகளுக்கெல்லாம் வரும் இல்ல அதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியுது ஆனா மனிதர்களுக்கு உயிரியல் ரீதியாகக் கடத்தப்படும் நோய்களை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல இந்த உணவுமுறை எல்லாமே நஞ்சாயிருச்சு இந்த விவசாயத்தில பயன்படுத்துற கிருமி நாசினிகள் வந்து மனித உடல்ல சேர்ந்து ஏராளமான நோய்களை வந்து உருவாக்குது ஆபத்தான நோய்களை உருவாக்குது அப்புறம் அது மட்டும் இல்லாம ஆஹ் அளவுக்கு மீறிய மண் மண் அந்த மண்ணில வந்து அந்த கிருமி நாசினிகள் எல்லாம் use பண்றதுனால மண் கட்டமைப்பு சி~ சிதைந்து மண் அரிப்பு போன்ற அபாய நிலைகள் எல்லாம் இன்றைய விவசாய முறையில வந்து காணப்படுது. அப்புறம் பார்த்தோம்னா இந்த விவசாயம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எதிர்மறையான தாக்கம் வந்து கொடுக்குது.